எல்லோ கலர்ல ஒரு போட் ஒன்னு வால்ல மாட்டி இருக்காங்க.

ப்ளூ கலர் போடுல ஆப்டிக்ஸ்னு எழுதி இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒன்னு காமிச்சிருக்காங்க.

இந்த பில்டிங் ஓட சீலிங்ல கொஞ்ச லைட்ஸ் மாட்டி இருக்காங்க.

பில்டிங்ல ஒரு விண்டோ ஒன்னு தெரிது.

பில்டிங்க்கு வெளிய ஒரு டோர் மேட் ஒன்னு இருக்கு.

இந்த டோர் மேட் பக்கத்துல ஒரு ஸ்லிப்பர் ஒன்னு இருக்கு.

இந்த பில்டிங்க்கு வெளிய ஒரு பிளேண்ட் ஒன்னு வெச்சிருக்காங்க.

இந்த பிக்சர்ல நெறைய ஷாப்ஸ் தெரியிது.

ஒயிட் கலர்ல ஒரு கார் ஒன்னு இது பிக்சர்ல தெரியிது.

கொஞ்ச பீப்பிளோட ஃபேஸஸ் பிளர் பண்ணி இருக்கு.

டிரஸ் ஷாப்ல நெறைய டேபிள்ஸ் அண்ட் ரேக்ஸ் இருக்கு.

அவறோட கைல ஒயிட் கலர் பேப்பர் ஒன்னு புடிச்சிட்டு இருக்காரு.

மே அவங்க ஃபேஸ்ல மாஸ்க் போட்டு இருக்காங்க.

என்றன்ஸ்ல கொஞ்ச பீப்புல் ஒக்காந்துட்டு இருக்காங்க.

இந்த பிக்சர்ல ஒரு லேக் ஒன்னு இருக்கு.

பர்ஸ்ட் ஃபுளோர்ல நெறையா சீலிங் ஃபேன் வெச்சுருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு லேக் ஒன்னு காம்சுருக்கா--

இந்த ஹால்ல ஒரு ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு.

ஆரஞ்சு கலர்ல கொஞ்சோ பீப்பிள் டிரஸ் பண்ணி இருக்காங்க.

வாலோட பில்லர்ஸ்ல ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்குஷர்ஸ் இருக்கு.

ஒரு போர் வீலர் ஒயிட் கலர்ல இருக்.

இந்த பிச்சர்ல இன்னொருத்தரோட ஃபேஸ் பிளர் பண்ணி இருக்கு.

இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ரெண்டு ரயில்வே டிராக்ஸ் இருக்கு.

சேர்ஸ் மேல ஒயிட் கலர் கிளாத் போட்டு கவர் பண்ணி இருக்கா--

இந்த பிக்சர்ல கொஞ்சோ பீப்பிள் இருக்காங்க.

இந்த பிக்சர்ல ஃப்ளவரோட லீவ்சயு காம்சிருக்காங்க.

இந்த கோர்ட்டோட வால்ல ஒரு வால் கிளாக் ஒன்னு மா--